ப்ளாக் கலர்ல ஒரு டஸ்பின் வெச்சிருக்காங்க.

இது ஒரு பெட்ரோல் பங்க் .

வைலட் கலர்ல கதவ பெயிண்ட் பண்ணி வெச்சிர்க்காங்க.

ஒரு ஒயிட் கலர் போடு வெச்சுருக்காங்க.

இதுல நெறைய டயர்ஸ்ஸ வெளிய அடுக்கி வச்சிருக்காங்க.

இதுல ஒரு எஸ்_பி_ஐ ஏ_டி_எம் இருக்கு.

இதோட பேர போட்ல மாட்டி வெச்சிருக்காங்க.

பாங்கோட நேம போர்டுல மாட்டி வெச்சிருக்காங்க.

இதுல கொழந்த விளையாடறதுக்காக சறுக்கல் போட்டு வெச்சிருக்காங்க.

இந்த கடைல ஒருத்தர் ஒக்காந்து எழுதிட்டு இருக்கிறாரு.

இதுல நாலு பேர் ஓடிட்டு இருக்காங்க.

கம்பில ஒரு கூடாரம் மாரி கட்டிருக்காங்க.

இதுல எல்லோ கலர்ல ஒரு பில்டிங் இருக்கு.